ஆமா ma'am ஆமா ma'am அந்த team தான் ma'am நாங்க ma'am ஆமா ma'am உண்மைதான் போட்டுருக்கீங்க மூணு நாங்க week அஹ் monthly twice நாங்க போயிருவோம் ma'am போய் பாப்போம் ma'am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

check பண்ணறது வே~ வே~ அங்க போய் check பண்ணறது weekly weekly போயிருவோம் ma'am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 காய்ச்சல் check பண்றது காய்ச்சல் இருக்கானு check பண்றது அந்த மாதிரிலாம் நாங்க weekly weekly பண்ணிட்டு தான் ma'am இருக்கோம் அதுக்கப்புறம் ஊருக்குள்ள யாராச்சும் வந்து கா~ அஹ் எல்லாமே எங்களுக்கு details தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து மூலமா நாங்க இது வாங்கிட்டுதான் இருக்கோம் ma'am details வாங்கிட்டுதான் இருக்கோம்

அவுங்களும் நல்லா help பண்ணிட்டுதான் ma'am இருக்காங்க ஆமா ma'am

ma'am அதான் ma'am நான் சொல்றதை கேளுங்க ma'am நாங்க சொல்றதை கேளுங்க ma'am எப்படி இருக்குன்னா நாங்க அவங்க கூடவே ஒரு புது ஆளுங்கதானே ma'am அதனால எங்க ஊரு இந்த ஊரை பத்தி எதுவுமே தெரியாது so ஊர்ல எப்படிலாம் இருப்பாங்கன்னு தெரியாது. அவங்க help வேணுனா nurse அ கூட அனுப்புவோம் ma'am இப்போ அவங்க ரெண்டு பேர் கூட போறாங்க nurse கூட போவாங்க ma'am பொறுமையா அவங்க எப்பவுமே இதுல

கேட்டா ma'am nurse கூட அனுப்பி வெப்போம் ma'am nurse அவங்க இருக்கு இல்லை அப்படின்னு சொல்லும் போது நாங்க check பண்ணி வந்தோம்மா அவங்க~ அவங்களுக்கு காய்ச்சல் இருக்கா என்ன degree ல இருக்கு அந்த மாதிரி எல்லாமே check பண்ணிருவோம் ma'am அதுக்கு பிறகு காய்ச்சல் இருக்கு அப்படின்னா நாங்க corona test எடுப்போம் அவங்க கிட்ட கேட் ~ காய்ச்சல் இருக்குல்ல ஏன் பொய் சொன்னிங்க அப்டினு கேட்டுட்டு அவங்க உண்மையா சொல்லிட்டாங்க அப்டினா எத்தனை நாள் இருக்கு அப்படினு சொல்லுவோம் இப்ப three days க்கு மேல இருந்துச்சுன்னா நாங்க corona test க்கு கொடுப்போம் ma'am இல்ல அப்படினா வந்து ஆ அவங்க அவங்க doc~ doctor அ ஏதாச்சும் doctor consult பண்ண சொல்லுவாங்க இங்க nurse ஏ ஆ tablet குடுக்கறதே எல்லாரும் குடுக்கறாங்க ma'am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

so அதை இப்படி first பார்த்தீங்கன்னா நாங்க daily யும் daily யும் நீங்க போய் check பண்ணுங்க check பண்ணுங்க ஒரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு nurse இருப்பாங்க ma'am இப்ப first corona weekly once எல்லாருக்கும் check பண்றமாதிரி இருக்கும் ma'am consider பண்ணி அடிச்சு விட்டீங்கன்னா ரொம்ப நல்லாருக்கும் ஏன்னா பாத்தீங்கன்னா ஒருநாளைக்கு ma'am அதான் ma'am எங்ககிட்ட இப்போதைக்கு nurse இல்ல ma'am அதான் நீங்க உங்கட்ட நீங்களே help பண்ணீங்க அப்படின்னா எங்களுக்கு நல்லாருக்கும் ma'am நீங்க help பண்ணீங்க அப்படின்னா எங்களுக்கு நிறையா ஒரு அஞ்சு ஆறு nurse கிட்ட நீங்க அனுப்பி விட்டீங்க அப்படின்~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 நீங்களே அனுப்பி விட்டீங்க அப்படின்னா, ரொம்ப நல்லா இருக்கும் ma'am ஆமா ma'am அங்கேயும் இப்ப என்ன ரொம்ப தூரம்ல ma'am அதனால அதனால அவங்க போக யோசிக்கிறாங்க ma'am எல்லாரும் போய் check பண்றதுக்கு

அதனாலதான் ma'am இப்ப எடுக்குறதா இருந்துச்சுன்னா அங்க இருந்து இங்க வந்து வந்திருக்காங்க ma'am அதுக்கு பிறகு அதான் ma'am நான் என்ன சொல்றேன்னா இப்ப அவுங்க இது so நாங்க என்~ ma'am எங்க side உம் வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால அவங்களுக்கு நான் hospital ல இருக்கேன் நிறைய pregnant ladies லாம் வருவாங்க ma'am அது hospital லயே பாக்கறோம் அப்படினு சொல்லிட்~ அது ஒரு பதினைந்து பேர் வேலை பார்த்தாங்க அப்படின்னா அஞ்சு பேர் எங்க~ எங்களுக்கு அஞ்சு இருக்கு அவுங்களுக்கு அவங்க இதை பாத்துட்டு இருந்தாங்க ma'am அஞ்சு பேர் hospital லயே இருந்து அது அஹ் ப்~ பிர~ நிறைய பேர் வருவாங்கல கால்ல அடி கைல அடி அவங்~ ladies லாம் வருவாங்க ma'am அவங்களுக்கு கண்காணிக்கிறதுக்கே அவங்களுக்கு time correct ஆ இருக்கும் ma'am

நீங்க அனுப்புனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் ma'am ஆமா ma'am கம்~ கம்மியா இருக்குங்கற வரைக்கும் அது ஒரு அது ஒரு சின்ன hospital தானே ma'am இப்போ பெரிய hospital னா நிறைய பேர் இருப்பாங்க அவங்க maximum இருபது பதினைந்து பேருக்குள்ள தான் work பண்ணுவாங்க ma'am அதுக்~ அவங்க எல்லாம் இங்க ஆஹ் அங்க அவுங்க அங்க இருந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம்தானே ma'am இப்ப என் கிட்ட ஒரு work பண்ணிட்டு இருக்காங்க ma'am நீங்க ஒரு இன்னும் ஒரு மூணோ இல்லோ அஞ்சோ work அனுப்புனீங்கனா அப்படின்னா பரவாயில்லை ma'am

ma'am எங்க ஊர்ல எதுவுமே positive corona positive வந்து யாருமே இல்லையா ma'am ரெண்டு பேர் இருந்தாங்க ma'am இப்போ பாத்தீங்கன்னா ஒண்ணு foreign ல இருந்து வந்தவங்க ma'am ஒண்ணு normal ஆ இங்க ஊர்ல உள்ளவங்க ma'am ma'am என்ன ma'am கேட்டீங்க இப்போ வருமா ma'am

ஆமா ma'am நாங்க admit பண்ணிட்டுதான் இருக்கோம் ma'am நீங்க first starting ல உள்ளது ma'am இப்போ corona வந்து first starting ல உள்ளது ma'am

விட்ட அதுக்கப்புறம் வந்த ஒரு ரெண்டு பேரோட list உ தான் இது

ஆஹ் இப்ப test பண்ணி doctor கிட்டலாம் கேட்டப் பிறவு இல்லை இப்ப அவுங்களுக்கு ஒண்ணும் இல்ல அவங்க normal ஆ இருக்கலாம் அப்படி சொன்னாங்கலாம் அப்பறம் அந்த time ல ஊர்ல கொஞ்சம் பயம் அதுக்கப்புறம் அவங்களே normal ஆயிட்டாங்க normal ஆயிட்டாங்க

ஆமா ma'am என்னனா எங்க ஊர்ல இருந்து பக்கத்து ஊர்ல இருந்துலாம் வர்றாங்க ma'ambut எங்க ஊர்ல இருந்து corona ஊசி போடறாங்க ma'am

ஆஹ் okay ma'am நாங்க அதெல்லாம் ma'am அந்த தப்ப எல்லாம் பண்ணல ma'am நாங்க இப்ப போட்டுட்டுதான் இருக்கோம் update பண்ணிட்டு தான் இருக்கோம் என்ன சொல்ல வர்றேன் அப்டினா எங்க ஊர்ல இருந்து ரொம்ப பேர் போட மாட்டேங்குறாங்க ma'am ஏன்னா எல்லாம் normal ஆயிடுச்சுல life னு ரொம்பலாம் corona இல்லைல

parents உடம்பை ரொம்ப இது பண்றாங்க ma'am என்ன அப்படின்னா எல்லா parents க்கும் heart attack இருக்கு sorry ma'am heart attack க்கு இருக்கு sugar இருக்கா அந்த மாதிரி போடணும் போட வைக்க மாட்டோம் அந்த மாதிரி இருக்காங்க ma'am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

school ல வச்சு போட்டுட்டு இருந்தேன் ma'am அப்பெல்லாம் நிறைய space லாம் இருந்துச்சு அதுக்கப்பறம் தான் நாங்க ஒரு room ல doctor check பண்ணுவாரு இன்னொரு room ல நீங்க vaccine போடறதுக்கு நீங்க check பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து போட்ட போதும் பரவாயில்லைன்னு தான் ma'am சொன்னோம் ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லை நீங்க news லாம் பார்க்கலையா? news லாம் பார்க்கலையா நிறைய பேர் இப்படியாயிடுச்சு ரெண்டு நாள்ல இறந்துட்டாங்க மூணு நாளா இறந்துட்டாங்க அவங்க check பண்ணாமலா போட்டிருப்பாங்க அது இறந்தாங்கல்ல அதுக்கு அவங்க check பண்ணாமலா போட்டுப்பாங்க check பண்ணி தானே போட்டுருப்பாங்க அப்புறம் எப்படி இறந்தாங்க சொல்லிட்டு என்கிட்டயே கேள்வி கேக்குறாங்க ma'am

மூணு பேருனா மூணு பேரு நாலு பேருன்னா நாலு பேருக்கு குடுத்துட்டு வந்துட்டோம்ன்னா அதுக்கு ஒரு பொடியும் கொடுக்கணும் அதுக்கு அப்புறம் one month லயே நாங்க பொடி கொடுக்க ஆரம்பிச்சு~ நீங்க வீட்டுல காய்ச்சு குடிங்க அப்புறம் one weekly wee~ week மட்டும் weekly once மட்டும் நாங்க குடுத்தான்னா அ மறுபடி மத்தபடி நாங்க ஆ பொடி கைல கொடுத்துடுவேன் ma'am

அஹ் okay ma'am

thank you ma'am thank you no ma'am hello ஆஹ் hello அக்கா என்ன பண்றீங்க சும்மா தான் இருக்கேன் நிவி நீ என்ன பண்ற நானும் சும்மாதான் இருக்கேன் என்ன phone ஏ பண்ணமாட்டேன்றீங்க? என்ன பண்ணச் சொல்ற நிவி ரொம்ப tension ஆ இருக்கு இப்போ வேற work க்கு போயிட்டிருக்கேனா அதனால ரொம்ப tension ஆ இருக்கு ஓ அதனால தான் call பண்ணமாட்டேன்றீங்களா? அக்காவாச்சும் call பண்ணுவாங்களே இப்போ call ஏ பண்ணமாட்டேன்றாங்களே அப்படின்னு ஆமா நான் வீட்டில இருந்தேன்னா call பண்ணுவேன் jolly ஆ இருக்கும் எப்பதான் free ஆ இருப்போம் அப்படின்னுட்டு call பண்ணிருவேன் work எல்லாம் எப்படி போகுது easy யா இருக்கா கஷ்டமா இருக்கா? கேவலமா இருக்கு அதை ஏன் கேக்கற

நிக்கணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன் நின்றுவேன் அவ்வளவுதான் ஒரு இன்னும் ஒரு one month போவேன் அப்புறம் stop பண்ணிருவேன் போற interest இல்ல இப்ப வரை சரி வேணாம் சும்மா கொஞ்ச நாளைக்கு போவோம்ட்டு போனேன் பிடிக்கல அப்படியே நிக்கப்போறேன் ஒரு இந்த month salary மட்டும் வாங்கிட்டு அப்படியே நின்றுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும்.

சரி சரி TVphone, laptop இது இருந்தாலே போதும்ல நிவி அடுத்தவங்ககிட்ட போய் வேலை பார்க்கிறதுக்கு ரொம்ப கடுப்பா வருது, ரொம்ப tension ஆகுது ஆமாக்கா ஆமாக்கா முன்னெல்லாம் மனோ கூட நல்லா விளையாண்டுகிட்டிருப்பேன், இப்ப அவனும் வீட்டில தான் இருக்கான் evening போனவுடனே அக்கா எங்க வீட்டில இருந்து அக்கா வீட்டுக்கு போயிருவேன்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

தம்பி நல்லா reels எல்லாம் பண்றானே பாட்டுக்கு ஐயோ பயங்கரமா பண்ணுவான், நீ ஒரு பாட்டைப் போட்டா அப்படியே அந்த TV ல என்ன மாதிரி ஆடறானோ அதே மாதிரி ஆடி காமிப்பாரு அவரு status வெச்சவுடனே தான் பார்த்தேன் என்னடா இப்படியெல்லாம் ஆடுறான் அப்படின்னு அப்புறம் என்ன நல்லா ஒரு நடிகனா வருவான் போல என்னத்த சொல்ல நல்~ நல்லா ஆடுவான் அவங்க நம்ம அவங்க அப்பா முன்னாடி மட்டும் ஆடமாட்டான்

ஓ நடிச்சிருவா அந்த மாதிரி அப்பா அப்பான்னு பயந்துருவான், அப்படியே action போட்டிருவான் dance ஆடமாட்டான், எதுவுமே பண்ணமாட்டான்

உம் ஹம் எனக்கெல்லாம் பயமே கிடையாது என்ன பயம் அடிப்பேன் ஆனா

பயப்பட மாட்டான் சேட்டை பண்ணாதான் அடிப்பேன்

ஆஹ் என்னத்த நம்ம அடிச்சாலும் என்ன கேக்கவா போகுதுக இப்ப உள்ள புள்ளைங்க அதை சொல்லுங்கக்கா

முட்டைக்குழம்பு நிவி இங்க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

எல்லாத்துக்குந்தான் அவிச்சாங்க நான் ஒண்ணு எங்க அம்மா ஒண்ணு செஞ்சாங்க சரி என்னத்தையோ போடற சோற சாப்பிட்டுக்கறோம் நீ வீட்டில தான் இருக்கியா எங்கேயும் work க்கு போகலையா work க்கு தான் அக்கா தேடிட்டு இருக்கேன் போகணும் இவ்வளவு நாள் work தான் பார்த்தேன் marketing தையல் நிறைய work போயிட்டேன் போய் போய் பார்த்துட்டு எந்த work க்குமே போயிட்டு ஒரு மாசத்துக்கு மேல பார்க்கவே மாட்டேன்

அது ஒரு பழக்கதோஷமா வெச்சிருக்கேன் so அதனால வீட்டிலயே இருப்போம் என்ன செய்ய கொஞ்ச நாளைக்கு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலயே இருந்துக்கிறேன், போவோம் ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு போவேன்னு நினைக்கிறேன் உம் சரி சரி சரி சரி அப்புறம் உங்களுக்கு எப்படி வேலைக்கெல்லாம் போனா பொழுது ரொம்ப tension ஆகுது அதனாலதான் நான் நிக்க போறேன் என்ன செய்ய நம்ம பிள்ளைங்களைப் பத்தி யோசிக்க முடியலை

உம் சரிக்கா, சரிக்கா

எனக்கும் நல்லா fun ஆ போது அண்ணன் இருக்கும் வீட்டில மத்தியானத்துக்கு மேல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

அங்க work pressure ரொம்ப கொஞ்சம் நமக்கு pressure பண்ண pressure பண்ண ரொம்ப tension ஆகுதா

காட்டற மாதிரி இருக்கு நமக்கு tension கொஞ்சம்

நம்ம ஒண்ணு இங்க போகும்போது எல்லா tension உம் விட்டுட்டு போயிடணும் நமக்கு அது வந்து அப்படி முடியவும் மாட்டேங்குது

அப்ப நானும் என்ன சொல்றது நம்மளே நினைச்சாலும் மறக்க முடியாம அப்படிங்கிற மாதிரி இருக்கு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

போயிட்டே இருப்பேன் கொஞ்சம் நாளைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறேன் அவ்வளவுதான் அந்த month வரை போகணும் அதுக்கப்புறம் போகமாட்டேன் சரி சரி சரி

என்ன துணிவு வாரிசுலாம் release ஆயிருக்கு நல்லா ஓடுதா போகலயா நமக்கு அது tension ஆ இருக்குல்ல அதெல்லாம் பத்தி mind ல ஏத்திக்கிறதே கிடையாது

நாம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு மட்டும் தான் இருக்கணும் என்னமோ போட்டுட்டிருந்தாங்க அது இதுன்னு சொல்லிட்டுஅந்த படம் நல்லா இருக்கு இந்த படம் நல்லா இருக்கு அப்படி இப்படின்னாங்க எடுத்து பாத்தா இந்த படம் நல்லா இருக்குன்றான் இன்னொன்னு இப்படியே சண்ட போட்டுட்டே இருக்காங்க நாம போய் கடைசியா உக்காந்து படம் பாக்கற வரை எந்த படம் நல்லா இருக்குன்னே தெரியாது

நம்ம ரெண்டு படத்தையும் பாத்தாதான் நமக்கு வித்தியாசம் தெரியும்

நம்ம பாக்கலையேன்னு அப்படியெல்லாம் சொல்லுங்க எங்க friend யாராச்சும் படத்துக்கு போகும்ல அது போயிட்டு அப்படி அப்படி படம் செம்ம தெரியுமா அப்படின்னு

tour ல்லாம் எங்கேயும் போகலயா திருப்பூர் போகணும்னுன்னீங்க எப்ப போறீங்க

எப்படி போவீங்க போகும்போது உங்க தெருக்காரங்க எல்லாம் போறீங்களா இல்ல நீங்க மட்டும் family யா போவீங்களா நாங்க மட்டுந்தாண்டா நானு அவரு பிள்ளைங்க என்னோட அத்தை அவ்வளவுதான் போவோம் வேற யாரு போகமாட்டோம் ஓ சரி சரி எதில போவீங்க இங்க இருந்து car பிடிச்சி

சரி, சரி car எல்லாம் book பண்ணி அப்படி போகமாட்டீங்களா இல்ல இல்ல அப்படியெல்லாம் போகமாட்டோம் train ன்னுனா தான் பிள்ளைங்கள கூட்டிட்டு போகறது safety ஆ இருக்கும்

இல்ல மூணு நாள் சொல்லியிருக்காரு என்னைக்கின்னு தெரியல பாப்போம்

Eticket பாக்கணும் friday பாக்கணும் உம் so thursday வே கிளம்பி போயிட்டு friday பார்த்துட்டு saturday இருந்துட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க

hotel ல அங்க வேணா lodge எடுத்து தங்~ தங்கிக்கலாம் இங்க போறதுக்கு செலவு பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னாரு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

அதுக்கு train ல போயிட்டு அங்க போய் stay பண்ணா கூட ஒரு இரண்டாயிரம் ரூபா தான ஆகும் room க்கு ஒரு luxury room போட்டாலே வந்து இரண்டாயிரம் ரூவா ஆகும்

அதை போட்டுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு

அது என்னக்கா இரண்டுமே ஊட்டியும் full ஆ குளிராதான் இருக்கு கொடைக்கானல் கொடைக்கானல்ல நிறைய குரங்கு இருக்கும் ரெண்டுமே opposite opposite ஆன மலை தெரியுமா அது முதல் தெரியுமா உனக்கு